எல்லாரும் super ஆ இருக்காங்க, என்ன அதிசயமா call பண்ணிருக்க. insurance ஆ? insurance வந்து, அது வந்து, ஒரு காப்பீடு காப்பீடு திட்டம் மாதிரிதான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதாச்சு நம்ம கிட்ட இருக்க காசை வந்து, ஏதாச்சும் ஒரு insurance படி போட்டு வச்சா, future வந்து useful ஆ இருக்கும், அப்படீன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு தெரியும். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஆஹ் best தான், agriculture ல, நீ, insurance பண்ணி வைக்கிறது, நல்லதுதான். ஏன்னா, அவங்க, அடிக்கடி வந்து, மழை வருதா அதனால, நீ பண்ணி வச்சன்னா, உனக்கு கொஞ்சம் useful ஆ இருக்கும். future ல, வேணும்னா எடுத்துக்கலாம். எனக்கு அவ்வளவு idea இல்ல. இதுக்கு முன்னாடி insurance இருந்துச்சு, நான் பண்ணதே இல்லை. இப்ப நான் first வாட்டி, நான் உன்கிட்ட கேட்கிறேன். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஆஹ் பண்ணலாம். ஆனா, இப்ப insurance க்கு வந்து அப்ப என்ன benefits அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு வந்து, நானே என்ன நினைக்கிறேன்னா, வந்து, நீங்க insurance வந்து, நீ ஒரு particular amount வந்து, நீ pay பண்ற மாதிரி இருக்கும். monthly, monthly pay பண்ற மாதிரி இருக்கும் next அந்த limit முடிஞ்சதுக்கு அப்புறம், உனக்கு வந்து, நீ எப்ப உனக்கு எந்த loss னாலும், அவங்க வந்துட்டு, அதுக்கேத்த காசு வந்து, உனக்கு குடுத்துருவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து, அவ்வளவு வந்து, நான் வந்து, இன்னும் interest ஆ, அதைப் பத்தி இறங்கலை. invest பண்ண, insurance பண்ணப் போறேன்னு நினைக்கிறேன். so உனக்கு ஏதாவது தெரிஞ்சா, நீ சொல்லு

first எனக்கு வந்து, life insurance பத்தி சொல்லுது term plan ன்னா, conditions போட்டு, உங்க கிட்ட காசு வாங்கிருவாங்க, அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இல்லை, இல்லை, நான் அது கேள்விப்படலை. நான் வந்து, எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். premium சொல்லிட்டு, ஒண்ணு இருக்கு வந்து நம்ம premium னா என்னதுன்னா, நீங்க எதாச்சும் உங்களுக்கு ஒரு bulk ஆ, ஒரு amount வந்து நீங்க pay பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் insurance வந்து, திரும்பி வந்து pay பண்ண தேவையில்ல, அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து படிச்சிருக்கேன் அ, சொல்ல சொல்லு, எனக்கு இப்போ, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான், எனக்கு அதை பத்தி, ஒரு interest ஏ வந்திருக்கு. நீ சொல்லு அதுக்கு நீ police complaint பண்ணனுமா? இல்ல நீ insurance பண்ண company லயே போய் நீ சொல்லணுமா? அது, எப்படி, உனக்கு, எந்த ஒரு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. உனக்கு எப்படி தருவாங்க அவங்க நம்பிக்கைய எப்படி தருவாங்க உனக்கு return காசு? okay இப்ப whole life instance அப்படின்னு சொல்லிட்டு, சொல்றாங்க. நம்ம life long, suppose நம்ம, இறந்துட்டா கூட, அந்த காசு வந்து, நம்மளோட, relatives க்கோ, இல்லை families க்கோ, வரும் இல்லை? அது conform ஆ வருமா? அஹ் முக்கியமா first இந்த bike insurance ஏதாச்சும் property என்ன insurance அதுப் எப்படி சொல்லேன் எனக்கு இப்ப automobile experience வந்து, என்னோட, எனக்கு என்னோட பக்கத்துல வந்து நான் பார்த்திருக்கேன். இங்க பக்கத்து வந்து, ஒரு அண்ணா வந்து, auto வைச்சிருக்காங்க. அவன் வந்து, insurance லதான் எடுத்தாங்க, okay வா? அந்த insurance க்கு வந்து, அவங்க வந்து, மாசம், மாசம் வந்து, pay பண்ணிட்டு இருக்காங்க. suppose அவங்க pay பண்ணாம விட்டாங்கன்னா, அந்த auto வந்து, எடுத்துட்டு போயிடுவாங்க. திரும்பி வந்து, நம்ம pay பண்ணா தான், அந்த auto வந்து, return தருவாங்க okay இந்த சொல்ரல்ல, அந்த damage வந்து, எந்த மாதிரி damages க்கு எல்லாம் வந்து, அவங்க, அ, நமக்கு money வந்து, refund பண்ணுவாங்க? okay நான் வந்து எனக்கு என்ன தெரியும்? நான் வந்து, own damage, third party damage, அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு இருக்கு. இப்போ, own damage ன்னா, நீ அதுக்கு insurance எடுத்தேன்னு வச்சுக்கயேன், உன்னோட வண்டிக்கு, என்ன செலவாச்சோ, அந்த அதுக்கான காசை, அவங்க கொடுத்திருவாங்க suppose நீ third party insurance அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு எடுத்தேன்னு வச்சுக்கயேன், உனக்கு opposite ல இருக்கவங்க வண்டி இருக்குல்ல, அந்த வண்டிக்கான damage ம் வந்து, அவங்க காசு கொடுத்துருவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சுது. next எனக்கு okay நமக்கு அடிபட்டுருச்சு, next medical, நம்ம hospital போவோமா? next medical insurance பத்தி, என்ன நினைக்கிற நானும் correct ன்னு நினைக்கிறேன். suppose நம்ம இதுல, பெரிய damages, அந்த மாதிரி, health issues அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்ப confirm ஆ, நமக்கு useful ஆ இருக்கும். next, நம்ம பேசிட்டு இருக்கப்போ, நீங்க liablety ன்னு சொல்லிட்டு, ஒண்ணு சொல்லி இருந்தேன். அப்படின்னா என்னது இதுல, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? எனக்கு, இப்பதான் தெரியும் next நம்ம insurance அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யோசிக்கிறப்பயே, நம்ம, நம்ப, நம்ம life நம்மளோட properties அப்படித்தான் யோசிப்போம். ஆனா, புதுசா, அந்த social insurance சொல்லிட்டு, ஒண்ணு இருக்கு. அப்படின்னா, என்னது? social ஆ, நம்ம society, நம்ம சமுதாயம், நம்மளை சுத்தி இருக்கிர மக்கள்தான்னு நினைக்கிறேன். நான் correct தான், நம்ம first நம்ம society யா இருந்தாதான், நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நானு. so அந்த company யே அங்க, அந்த company ல வேலை செய்யற, மத்ததுக்கு வந்து, அவங்களே insurance எடுத்து தருவாங்க. அதுக்கப்புறம், social insurance ஆ? Okay எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. இப்ப இந்த aged insurance வந்து, government மூலமா பரவாதா? இல்லை, அது வந்து private ஆ? இல்லை insurance நம்ம போடணுமா? இல்லை, government ஏ வந்து, காசு தருவாங்களா So, okay, okay இப்ப இந்த பண்றாங்க, அவங்களுக்கு என்ன லாபம்? நம்மளுக்கு insurance தர்றதுனால சரி, இப்ப insurance நான் வந்து போடப்போறேன் அப்படீன்னு வச்சுக்கயேன், நம்ம வந்து என்ன data வந்து நம்ம கிட்ட இருந்து collect பண்ணுவாங்க. இது புதுசா இருக்கே, travel க்கு கூட insurance பண்ணுவாங்களா? அதனால என்ன? ஐயா, நல்ல விஷயமா இருக்கே. நிறைய இடத்தில, அதனால வந்து, accident தான், நிறைய வந்து, நான் பார்த்திருக்கேன். so அது, நல்லா, benefits ஆ இருக்கும்ன்னு, நினைக்கிறேன், உங்களுக்கு Okay, okay இப்ப வந்து, insurance போட்டுட்டு, சில பேர் வந்து, cancel கட்ட முடியாம இருக்குமா? so, cancel பண்ணிடறாங்க. cancel பண்ணா, என்ன பண்ணுவாங்க, அந்த insurance company எனக்கு தெரிஞ்சு, இந்த marine அது, இந்த மத்த emissions ல, இந்த disabilities உள்ள, இருக்காங்கல்ல? அவங்களுக்கு, insurance ரொம்ப, நல்ல விஷயம்ன்னு, நினைக்கிறேன், நானு ஏன்னா, அவங்களுக்கு future மட்டும் இல்லை, எப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் useful ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். okay மா. இப்ப வந்து எனக்கு ரெண்டு doubt இருக்கு. first வந்து first ஒரு first நீ சொல்லிடு. unemployment ஆ இருக்குற நதி, இப்ப youngsters எல்லாம் வந்து என் வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் புதுசா வந்து insurance policy open பண்றாங்களா correct தான், நல்ல idea next வந்து எனக்கு, இப்ப நம்ம வீட்டுல வந்து, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம child plant, அந்த மாதிரி ஏதாச்சும் insurance இருக்கா? இப்ப வந்து, ஒரு property மேல, ஒரு வீடுலாம் இல்ல, ஒரு property நிலம் இருக்கா? அதுக்கு மேல, நம்ம insurance போட்டா, போடலாமா? next அது போட்டுட்டா, ஒரு, years க்கு அப்புறம், அது, values வந்து, அதிகமாகுமா? இல்ல, அதே rate தானா okay இப்ப damage ன்னு இருக்குல்ல, அது எந்த மாதிரி damages எல்லாம் வந்து, அவங்க தருவாங்க, எவ்வளவு தருவாங்க? okay. இப்ப வந்து, எவ்வளவு financial loss ன்னு சொல்லிட்டு, முன்னாடியே சொல்லிடுவாங்களா? இல்ல, அதுத், அப்பதான் வந்து, decide ஏ பண்ணுவாங்களா? அப்படியா? இப்ப வந்து பாக்கலாம். next வந்து எனக்கு இன்னொரு doubt என்னன்னா, இந்த insurance வந்து எவ்வளவு limit short term ஆ? long term ஆ okay, friends வந்து நான் போடப் போறேன், அப்படின்னு வச்சுக்கிட்டா, என் கிட்ட ஏதாச்சும் legal ஆ, contractors ட்ட sign பண்ண சொல்லுவாங்களா? okay, okay. next, நான் நிறைய இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப சில நிறைய insurance company வந்து, contract போட்டுத்தான் வந்து, insurance ஏ கொடுக்குறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. home insurance க்கு வந்து, நாங்க பண்ணல. நாங்க வந்து, புதுசா, இப்போ, home ஆ, நான், இப்ப land வாங்கியிருக்கோம். அதுக்கு, home வீடு கட்டறேன், அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்பதான் வாங்குறதுக்கு idea இருக்கு. நான் இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் வந்து, நான் instance போடலாம்,

okay, okay இப்ப வந்து, gold insurance, அது மாதிரி எல்லாம், ஏதாச்சும் இருக்கா

next time ஏதாச்சும் உங்களுக்கு insurance பத்தி தெரியுமா இப்படியா இந்த வண்டலூர் zoo அப்டியா ஆமாம்மா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல கூட, எங்க ஊர்ல இருக்க மாடுக்கு, ஆடுக்கு எல்லாம் வந்து, instance பண்ணிதான் வைப்பாங்க. ஆனா, அதுக்காக, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடோ, இல்லை, ஆடோட காதுல வந்து, ஒண்ணு, ஒண்ணு குத்தி வச்சிருப்பாங்க. அதான் வந்து, instance பண்ண, animal ன்னு சொல்லிட்டு, பார்த்துப்பாங்க அப்ப இந்த புயலு, flood லாம் வரப்ப, நம்ம serious சில பேர் வீட்டையே வந்து அடிச்சிட்டு போயிடுது. அப்ப எல்லாம் எப்படி அந்த insurance நமக்கு தர முடியும்? ஏன்னா, full ஆ loss ஆயிடுது. video வே தரைமட்டமா போயிடுது. அப்புறம் எப்படி தருவாங்க okay ஆனா, இப்ப நான், எவ்வளவு mentions எல்லாம், பண்ணியிருக்கேன். okay வா? home insurance தான் பண்ணியிருக்கேன். ஆனா, என் வீடு வந்து, flood ல, அடிச்சு போயிருச்சு. இப்ப, நான், என்ன பண்ண முடியும் ஓ, okay, okay அதுக்குன்னு, இந்த மாதிரி insurance வந்து, apply பண்ணிக்கணும்ன்னு சொல்லிட்டு, அவசியம் எல்லாம் இல்லைல்ல?

okay, அந்த insurance நம்ம யார்கிட்ட வாங்க முடியும்? ஏன்னா, நம்ம ஒருத்தர் கிட்ட சொல்றோம். அவங்க பண்ணலைன்னு வச்சுக்கயேன், நம்ம அந்த instructions வந்து, வேற யார்கிட்ட போய், approach பண்ணணும் okay, okay இப்ப insurance நம்ம வந்து, apply பண்ணிட்டோம். so, monthly, monthly நம்ம வந்து, காசு கட்டுற மாதிரி இருக்குமோ இப்ப அந்த காசு வந்து, நம்ம வீட்ல இருந்தே net banking அந்த மாதிரி அனுப்புற மாதிரி, இருந்தா easy ஆ இருக்கும். அப்போ, இந்த insurance அ, main ஆ, disadvantage ஏ இதுதான். நம்ம, daily யும் வந்து, மாசம், மாசம் வந்து, நம்ம போற மாரிதான், இருக்கும். இந்த, travel பண்றவங்கெல்லாம், வந்து, insurance, apply பண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவங்க, travel பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பியும், அதே இடத்துக்கு வந்து, காசு கட்டுறது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் correct தான், முக்கியமா இந்த insurance போடுறப்போ, இந்த முக்கியமா, இந்த policy terms உ, எது limit உ அது எல்லாம், முக்கியமா check பண்ணிட்டுதான், நாங்க போடுற மாதிரி இருக்கும். super, super நிறைய information, நான் இங்க இருந்து கத்துக்கிட்டேன். எனக்கு இப்ப என்னன்னா, ஏதாச்சும் risk ஏதாச்சும் இருக்குமா, நம்ம insurance அதனால? banking னா risk இருக்கா? அதே மாதிரி, இதுல ஏதாச்சும் risk இருக்கா okay, எனக்கு ரொம்ப பிடிச்சதா, என்னை money பார்க்க வேண்டாம். என்னை திருடு போனாலும், நம்ம திருடு போயிருச்சு. நம்ம எதுவும் பண்ண முடியாத situation இருக்கும் அப்பவே நமக்கு காசு கிடைக்குதுன்னா, அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இருக்கும்? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சமான insurance உ

நல்ல விஷயமா இருக்கு okay உனக்கு என்ன insurance ரொம்ப பிடிச்சிருக்கு? ஓ, ஆமா, இப்ப வந்து agriculture க்கு வந்து, வீட்டுல அப்பா insurance எடுக்கப் போறான்னு சொன்னதுல, எந்த company வந்தும் நீ எடுக்கலான்னு இருக்கேன் ஆமா, அது best, இப்ப government ஏ வந்து, நிறைய பேர் விவசாயிக்கு நிறைய scheme எல்லாம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நீ அதுல try பண்ணி பாரு private க்கு போறதை விட, government போனா, இன்னும் better ஆ இருக்கும்னு, நான் நினைக்கிறேன்.

சொல்லற space வந்து increase பண்ணியிருக்கேன். நம்ம இங்க increase பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு object வேணும் அப்படின்னா, first ஒண்ண enter பண்ணிரலாம். so இந்த colors வந்துட்டு இங்க change பண்ணிக்கலாம். so இது நம்ம வந்துட்டு outside ல counter கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அஹ் object க்கு outside ல வந்துட்டு counter ஆகும் so counter ஓட இந்த line இங்க change பண்ற மாதிரி இருந்தா corners வந்துட்டு இங்க கொடுத்துடலாம். so round corner வேணும் அப்படின்னா round corner உ. so இது வந்துட்டு centre of the corner உ so counter வந்துட்டு centre ல வந்துடும். so இப்போ நம்ம object ல இருந்து நம்ம counter அ பிரிக்கணும் அப்படின்னா just slide பண்ணிட்டு right click பண்ணிட்டு break counter group apart இதை கொடுங்க. இல்ல அப்படின்னா object ல போயிட்டு, break counter group apart இதை click பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட object மட்டும் தனியா வந்துடும் so counter தனியா இருக்கும். நம்மளோட object தனியா இருக்கும். so object select பண்ணிக்கோங்க select பண்ணிட்டு object select பண்ணிட்டு break counter group apart இதை click பண்ணிட்டோம் அப்படின்னா, mode க்கு மட்டும் object தனியா வரும். so இப்போ நம்ம ஒரு text அ எடுத்துக்கலாம்.

so நமக்கு outside counter கொடுத்தோம்னா counter க்கு object க்கு வெளியே வரும். நம்ம இப்போ inside counter கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு வரும். so நமக்கு வந்து designs க்கு வந்துட்டு இது வந்து useful ஆ இருக்கும். so next வந்து blend உ blend எப்படின்னா ரெண்டு object choose பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு, ஒரு circle ஒரு circle ல நான் போட்டுக்குறேன். first blend அ click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு, இப்படி move பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த object இருக்கோ அந்த object ல அது blend ஆயிகும். blend அ click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு, இந்த object லேந்து இந்த object க்கு நமக்கு blend உ click ஆகும்.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 so இதுல click பண்ணி இதுலேர்ந்து வேணும்னா இந்த மாதிரி வரும். next வந்து distort உ such a deep in circle போட்டுக்கலாம் so distort click பண்ணிட்டு property ல வந்துட்டு full corner full corner கொடுத்துட்டோம் அப்படின்னா next இந்த diamond அ வந்துட்டு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 இந்த மாதிரி so இந்த square உ நமக்கு வந்துட்டு வட்டத்துல கொண்டு வர கொண்டு வர நமக்கு வந்து ஒ~பழைய position வந்துரும் just நம்ம இதை drag பண்ண drag பண்ண நமக்கு வேணுங்கற shape உ வந்துட்டு நமக்கு இங்க கிடைக்கும் so எந்த position ல வேணுமோ அந்த position ல இதை drag பண்ணிக்கோங்க. so அதே மாதிரி position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 twist so நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு twist ஆகும். நமக்கு எந்த direction ல வேணுமோ அந்த direction க்கு நீங்க வந்து twist பண்ணிக்கலாம்.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 stamp it

இந்த file யும் import பண்ணிக்கலாம்.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 so இந்த white colour square box அ நம்ம இப்படி move பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த image ஓட transparency வந்து zero ஆயிட்டே இருக்கும். so அதே மாதிரி இந்த black colour square box அ நம்ம வந்துட்டு கொண்டு வர கொண்டு வர நமக்கு வந்து transparency அதிகமாயிட்டிருக்கும். it's digital so இதை வந்துட்டு இதோட mirror எடுப்போம், இதை click பண்ணிட்டு இந்த keyboard ல press symbol press பண்ணுங்க. உங்களுக்கொரு duplicate copy வரும் so இதுல வந்துட்டு இங்க mirror இருக்கு பாருங்க horizontally இதை click பண்ணிக்கோங்க so click பண்ணிட்டா இதோட mirror உம் horizontal லா வந்துரும். so இந்த image அ click பண்ணிட்டு நம்ம வந்து transparency tool கொடுத்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த image அ வந்துட்டு நம்ம transparency கொடுக்கறோமோ first அந்த image அ click பண்ணிடணும் click பண்ணிட்டு transparency tool அ click பண்ணுங்க. இந்த மாதிரி

so இன்னொரு object எடுத்துக்கோங்க input பண்ணிட்டேன்.

சொன்னா மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு transparency வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம position அ, நம்ம position அ adjust பண்ணி நம்ம வந்து move பண்ணிக்கணும். அந்த மாதிரி so next வந்துட்டு hydro tool உ. இது வந்துட்டு color matching அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு file லயும் quote பண்ணிக்கலாம்.

அந்த மாதிரி

கொடுத்துட்டு interactive fill tool அ click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு நம்ம அந்த transparency tool பண்ண மாதிரி தான் just இந்த மாதிரி நமக்கு வந்து transparent ஆவும் so இந்த இடத்துல intermediate color கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த square க்குள்ள நம்ம ஒரு color கொண்டு வரணும்.

அந்த மாதிரி so நமக்கு எத்தனை colors வேணுமோ அந்த colors கொண்டு வந்து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

hi இன்னைக்கு வந்துட்டு நம்ம job அப்படின்ற job அப்படின்ற இதை தான் பாக்க போறோம் அந்த topic பத்தி கொஞ்சம் brief ஆ பாக்கலாம் ஆஹ் job அப்படின்னா என்ன நம்ம இப்போ நம்மளோட physical well being க்கு இப்போ நம்ம வந்துட்டு வா~ day to day life ல வாழுறதுக்கு எந்த ஒரு amount என்ன சொல்றது சம்பாதிக்ககூடிய ஒரு salary gain பண்ண கூடிய ஒரு விஷயம் தான் job உ ஹம் job வந்து நிறைய type ல இருக்கு நம்ம இந்த உலகத்துல எங்க பாத்தாலும் நிறைய varieties of job இருக்கு சின்ன jobs உம் இருக்கு பெரிய பெரிய jobs உம் இருக்கு அது வந்து main ஆ எதை பொறுத்துன்னா நாம என்ன என்ன படிக்கிறோம் நாம வந்துட்டு எதை பத்தி இது பண்ணுறோம் நம்மளோட main career வந்து எதை based பண்ணி இருக்கோ அதை base பண்ணி நம்ம jobs வந்து select பண்ணுவோம் ஆஹ் jobs ங்குறது வந்துட்டு ஆஹ் ஒருத்தரு~ உம்

அப்படின்னா நம்ம கண்டிப்பா jobs போகணும் நாம வந்துட்டு ஒரு வீட்ட பாத்துக்கணும் இல்ல வந்துட்டு இல்ல மத்த ஏதாவது responsibility காக பண்ணணும் அப்படின்றதுக்காக job போகணும்றது கிடையாது நம்மளோட ஆசைக்காக நம்ம வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நம்ம இப்போ வந்து அந்த ஆசைக்காக நம்மளுக்கு காசு வேணும் நம்ம money இருந்தா தான் நம்மளால எது வேணும்னாலும் செஞ்சுக்க முடியும். அந்த money காக நம்ம வந்துட்டு ஒரு job போனா தான் வந்துட்டு part time job ஓ இல்ல வந்துட்டு full time job ஓ எதுக்குள்ள போனாலுமே நமக்கு வந்துட்டு நம்மளால நம்மளோட ஆசைய நம்ம நிறைவேத்திக்க முடியும் ஆஹ் சின்ன சின்ன ஆசையா இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஆசையா இருந்தாலும் சரி money ன்றது ரொம்ப முக்கியம் அது நம்பளோட காசு நம்ம earn பண்ணி அதுல போறதே வந்துட்டு ஒரு தனியான தனி ஒரு சந்தோஷம் தான் ஹம் jobs வந்து சொன்ன மாதிரி தான் ஹம் ரெண்டு இதுல இருக்கு full time job, part time job னு ஆஹ் full time job னா வந்துட்டு main ஆ வந்துட்டு என்னன்னா full time ஆ இருக்குறது ஒரு eight to twelve hours கிட்ட work பண்ணா தான் full time job உ அதே ஒரு part time job னா வந்துட்டு three to four hours or four to five hours அவ்வளவு தான் அந்த அளவுக்கு work பண்ணினா அதை வந்துட்டு part time job னு சொல்லுறாங்க அஹ் full time job னா இப்போ என்னன்ன இருக்குன்னா ஆஹ் engineers அப்படி எடுத்து பாத்தோம்னா அவங்களுக்கு manufacturing unit ல நிறைய jobs கிடைக்கும் அதாவது mechanical engineer, civil engineers, civil engineers ன்னா main ஆ வந்துட்டு ஹம் எப்படி சொல்றது civil engineer னா main ஆ வந்துட்டு அந்த building க~கட்டுறது contract எடுப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் civil engineers ஓட jobs உ அஹ் இதே வந்துட்டு mechanical engineer னா அவங்க main ஆ instrument பத்தியோ இல்ல வந்துட்டு இந்த அஹ் machine machine operate பண்ணுறது எப்படி அப்படின்றதை பத்தி deal பண்ணுறது தான் mechanical engineers ஓட job உ அதே வந்துட்டு architect அப்படின்னு எடுத்தோம்னா அந்த arch~ architecture வந்துட்டு ஒரு பெரிய broad ஆன ஒரு இது அதுல வந்துட்டு என்னன்னா design நிறைய பண்ணுவாங்க ஒரு room ஓட design ஆ இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு building structure design பண்ணுறதா இருக்கட்டும் அந்த architecture ல நிறைய jobs இருக்கு ஹம் எந்த job உமே இப்போ வந்து easy அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை engineer job னு எடுத்தாவே அது கஷ்டம் தான் software engineers னு எடுத்தா அதுல நிறைய இருக்கு ஆஹ் data analyst data scientist job அப்பறம் அஹ் software engineers ல நிறைய இருக்கு அந்த மாதிரி அஹ் இப்போ medical side medical side வந்தோம்னா medical வந்து ஒரு vast பெரிய ஒரு அது ஒரு area அந்த area குள்ள வந்தோம்னா நிறைய இருக்கு doctors உ physicians உ அஹ் pharmacist உ அப்பறம் physiotherapist உ nursing உ அது மாதிரி நிறைய இருக்கு ஆஹ் இப்போ doctors ஏ இப்போ வந்துட்டு நிறைய நிறைய இருக்கு நிறைய va~ vast varieties doctors இருக்கு ஆஹ் jobs இருக்கு gynecologist இருக்கு அப்பறம் வந்துட்டு அஹ் operation பண்றவங்க நிறைய நிறைய jobs இருக்கு அதுலேயே ஹம் அப்போ வந்து pharmacist ன்னு எடுத்தோம்னா அதுலேயே வந்துட்டு நிறைய இருக்கு manufacturing industry இப்போ நிறைய இருக்கு அஹ் manufacturing industries ல வந்துட்டு main ஆ என்னன்ன இருக்கும்னா formulation பண்றது formulation அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு QAQCQA ன்னா quality assurance, quality control உ அஹ் quality தான் main ஆ வந்துட்டு ஒரு industry லயே முக்கியமான ஒரு இது அது QA இருக்கும் QC இருக்கும் R and D research and development இருக்கும் அது மாதிரி வந்துட்டு regulatory இருக்கும் அப்புறமேட்டு வந்துட்டு medical இதுலேயே வந்து பாத்தோம்னா pharmacovigilance னு ஒரு area இருக்கு pharmacovigilance னு எடுத்துகிட்டோம்னா அது வந்துட்டு main ஆ வந்துட்டு அஹ் coding மாதிரி இருக்கும் நம்மளோட

ஆஹ் அப்பறம் நிறைய இருக்கு இது மாதிரி pharmacovigilance உ அஹ் அதுலேயே data analyst data analyst அந்த மாதிரி இதுன்னா எப்படின்னா அஹ் நம்ம வந்துட்டு இப்போ மத்த பெரிய பெரிய level ல இருக்குற companies கோ இல்ல யாரோ ஒருத்தர் ஒரு dealer க்கு வந்துட்டு இப்போ ஏதாவது information வேணும் example கு வந்துட்டு இப்போ vaccines பத்தி ஏதாவது information வேணும் அப்படின்னு கேக்கறாங்கன்னா அந்த vaccines பத்தி இருக்குற information அ வந்துட்டு அவங்க இதுலயும் இப்போ first எல்லாம் வந்துட்டு அவங்க companies ஏ வச்சுருப்பாங்க அவங்க company லயும் ஆள் வச்சு எடுப்பாங்க ஆனா இப்போ எல்லாம் என்னன்னா தனியா அதுக்குன்னு ஒரு company ஏ இருக்கு உள்ள போய்ட்டு அதுல வந்து நமக்கு தேவையான up to date information அ எடுத்து அதை வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஹம் ஆஹ் modify பண்ணி simplest form ல குடுப்பாங்க அது தான் வந்துட்டு data analyst ஓட வேலை அதுலேயும் junior analyst இருக்கு senior analyst இருக்கு நிறைய postings எல்லாம் இருக்கு team leader இருக்கு அஹ் அதே மாதிரி data scientist இருக்கு நிறைய நிறைய jobs எல்லாம் இருக்கு இப்போ இந்த உலகத்துல இதே part time jobs அப்படின்னு பார்தோம்னா நிறைய part time jobs இருக்கு pharmacist ல வந்துட்டு ஆஹ் physisc~pharmacist ல வந்து pharmacist ஆ இருக்குறது அப்புறமே வந்து di~ diploma in pharmacist இருக்கு அஹ் அப்பறம் degree bachelor of pharmacy இருக்கு M pharm pharmacy இருக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய jobs இருக்குறதனால இந்த jobs கு வந்துட்டு நிறைய vacancies availability ஆ இருக்கும் அஹ் நம்ம அது~ capacity கு எது தேவைப்படுது என்ன மாதிரி jobs நமக்கு புடிக்கும் அப்படின்றதை வந்து recog~ recognize பண்ணுறத்துக்காக தான் நம்ம அது வந்துட்டு ஒரு அஹ் twelve to fifteen years கிட்ட நம்ம படிக்கிறதுக்கே நிறைய வந்துட்டு இது பண்ணுறோம் அந்த இதுல நம்மளோட interest area of interest எதுல இருக்கு அப்படின்றதை தெரிஞ்சிட்டு நாம அதுக்கு தகுந்த மாதிரி job க்கு போனோம்னா நமக்கு வந்துட்டு easy ஆ வந்துட்டு நம்மளால sucess ஆக முடியும் நம்மளோட career லயும் இந்த job இதுலயும் ஹம் அதனால வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நமக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன புடிக்குது அப்படின்றதை யோசிச்சு அந்த job குள்ள போங்க

நம்மளோட interest என்னவோ அதுக்கு அந்த மாதிரி போறது தான் better ன்னு என்னை கேட்டா நான் சொல்லுவேன். ஹம் நான் வந்துட்டு ஒரு medical side ல படிக்கிற~ அஹ் படிக்கிறேன். ஹம் இப்போ என்னை கேட்டா jobs எனக்கு வந்துட்டு என்னுடைய area of interest வந்துட்டு அஹ் நான் வந்துட்டு அஹ் என்ன சொல்றதுன்னா எனக்கு வந்துட்டு computers ல work பண்ணுறதுன்னா ரொம்ப புடிக்கும் நான் வந்துட்டு

எந்த இதுல பண்ண முடியும் என்ன வகையா போனா வந்துட்டு என்னோட course கு நான் எடுத்த specification கு correct ஆ இருக்கும் அப்படின்றதை வந்துட்டு அப்படி யோசிச்சு தான் நான் வந்துட்டு இப்ப போயிட்டிருக்கேன். next என்ன பண்ணலாம் அப்படின்றதை அதை வச்சு தான் நான் வந்துட்டு பண்றேன் அஹ் இது மாதிரி வந்துட்டு உங்களோட area உங்க subject ல என்ன மாதிரி இருக்கோ first நீங்க வந்துட்டு இதுதான் எனக்கு புடிச்சுருக்கு அதனால நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அஹ் இதுதான் புடிச்சுருக்கு இப்போ நான் வேற ஒண்ணு படிக்கிறேன் இதை பண்ணலாமா அப்படின்னுலாம் யோசிக்காதீங்க நிறைய பேர் இருக்காங்க அதா~ engineering படிக்கிறாங்க medical படிக்கிறாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து act~ acting ல வந்து interest ஆ இருக்காங்க acting போறாங்க. அஹ் அந்த மாதிரி acting லாம் போறவங்க வந்துட்டு அவங்களுக்கு புடிச்சு தான் அது போயிருப்பாங்க அதுக்காக வந்துட்டு நான் இதான் படிச்சேன் இவ்ளோ காசு கட்டி படிச்சுட்டேன் ஆனா வந்து அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன இதுல interest இரு~ இருக்கோ உங்களால எது வந்து பண்ண முடியும் உம் இதுல போனா எனக்கு correct ஆ இருக்கும் இதுல போனா என் future correct ஆ இருக்கும் எனக்கு புடிச்ச வேலையை நான் செய்வேன் அப்படின்னு வந்து தோணுச்சுனா நீங்க கண்டிப்பா போகலாம் யாரா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி ஆஹ் இப்போ womens லாம் நிறைய பேர் வந்து job போக விடுறது இல்ல வீட்டுல. இல்ல அவங்களே prefer பண்றதும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது எல்லாமே independent ஆ இருக்கணும் நம்ம independent ஆ இருந்தா தான் நம்மளால வந்து நமக்குன்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நாளைப்பின்ன செஞ்சுக்க முடியும் ஆஹ் money இல்ல வந்துட்டு mind free ஆ இருக்கும் நிறைய பேர் பார்க்கலாம் நிறைய புது புது அஹ் people அ meet பண்ணலாம் நிறைய கத்துக்கலாம் நம்ப easy ஆ வந்துட்டு mind அ எப்பவுமே ஒரு engaged ஆ வச்சுக்கணும் ரொம்ப easy ஆ வந்துட்டு சும்மாவே இருந்தோம்னா தான் தேவை இல்லாத mind குள்ள thoughts எல்லாம் போயி நம்ம ரொம்ப stressful ஆவோம். அதுக்காக time நம்ம விடக்கூடாது நம்ம எல்லாத்துலயுமே வந்துட்டு correct ஆ focused ஆ பண்ணனும் அப்படின்றதெல்லாம் கிடையாது correct ஆ தான் பண்ணனும் correct ஆ தான் பண்ணா தான் இந்த வேலைக்கு போலாம் அப்படி எல்லாம் இல்ல கத்துக்கலாம்.

ஆமா~ அப்படியே மனசு உடைஞ்சு போயிராம try பண்ணிட்டே இருக்கணும் first ஒரு failure வருதுன்னா அது பின்னாடி ஏதோ success இருக்குன்னு தான் அர்த்தம் failure அ பார்க்க பார்க்க பார்க்க தான் நமக்கு வந்துட்டு ஒரு success கண்டிப்பா வரும். எவ்வளவோ பேர் வந்து successful இல்லாம எல்லாம் இருக்காங்க அதனால வந்துட்டு எதையுமே successful இல்ல அப்படின்றதை எல்லாம் சொல்ல கூடாது ஒரு எப்போதுமே failure கு பின்னாடி கண்டிப்பா ஒரு success இருக்கு அதனால வந்துட்டு எப்பவுமே ஒரு

பொய்யாமொழியில இருந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மாடல்ல மற்ற பிற அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது உலகத்துல வந்து ம~ உலகத்துல இருக்க மனிதருக்கு வந்து கல்விதான் ரொம்ப சிறந்த செல்வம் மத்த செல்வங்களை விட அஹ் ஈடு இணையே ஆகாத ஒரு செல்வம் அப்படினா அது கல்வி செல்வம் மட்டும்தான் அப்படினு வந்து சொல்லறாங்க இப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து கண் மாதிரி அவனுக்கு வந்து இந்த கல்வி இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து அவன் அந்~ வாழ்க்கையிலே கி~ கிடைச்ச ஒரு பெரிய வரமா இருக்கு இப்ப கல்வி வந்து அஹ் எந்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியம் அப்படின்னா அஹ் இப்ப ம~ ஒரு பணக்காரர் வந்து இருக்காரு அவர் கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கு நிறைய பணம் இருக்கு காசு இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனா எதாவது ஒரு சூழ்நிலைல அவரு வந்து ஏழையா மாறக்கூட வாய்ப்பிருக்கு ஆனா ஒரு கல்வி கற்ற ஒரு மனிதர் அவரோட வாழ்க்கையில வந்து எந்த சூழ்நிலையிலுமே அவரோட கல்விய இழக்க முடியாது ஒரு தடவ அந்த கல்விய அவங்க பெற்றுட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த கல்விய வந்து அவங்கனால இழக்கவே முடியாது அதுதான் அந்த கல்வி செல்வத்துக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு கல்வி வந்து அஹ் எப்படி அஹ் ஒரு மனிதன வந்து அஹ் கல்வி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி நடந்துக்கணும் அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கணும் அவனோட அஹ் பகுத்தறிவை வந்து நிறைய வந்து அதிகப்படுத்துது அவனோட எண்ணங்கள் குணங்கள் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கல்வி வந்து அவன் பெற்றுட்டா~ பெற்றால் பெற்றதால்தான் வந்து அவன் வந்து அஹ் இதில எல்லாத்தையுமே சிறந்து விளங்க முடியும் ஒரு மனுஷனோட எண்ணங்களும் குணங்களும் உயர்வா இருக்கணும் அப்படின்னா